ஆமா அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா மேவ் வீட்கீழ் வீட்டுல இருந்து, மேவ் வீட்டுக்கு போறதுக்கு இவளோ buildup லாம் ஆகாது.

நான் எங்க வீட்டுல இன்னும் போடல, போட்டா தெரியும். அவங்கவென இந்தமாதிரி ரொம்ப slow ஆ போனா பாக்கமாட்டாங்க எங்க வீட்டுல எல்லாம். அப்டி fight, mass சா இருக்கணும் அந்தமாதிரி இருக்கனும் அப்பதான் பாப்பாங்க,

என்ன கதை? ஓ படத்தோட கதை அஹ் இத போட்டு பாத்தா அவங்க எப்படி react பன்றாங்க தெரியும். அவங்களுக்கு interest இருக்கனும் பார்க்குறதுக்கு. அப்டி வந்துருச்சுனா பாத்துருவாங்க எந்தமாதிரி இருந்தாலும்.

அ சரி.

இப்ப new year க்கு போடப்போறாங்க .

இப்ப TV லையே பாத்துக்குறேன் அப்படிங்ன்டாங்களா. அதான் TV லையே போடப்போறாங்க பாத்துக்கலாம். அஹ் நா வந்துட்டு ரெண்டு, மூணு தரவ போய் வீட்டுல எல்லாம் போட்டுவிட்டேன் யாருமே அந்த படத்துமேல interest காட்டலஅத full லா பாத்தாதான புரியும். ஆஹ் அத first ல இருந்து பாத்தா புரியும். அவங்க யாருமே பாக்குறதுக்கு interest காட்டாமாட்டாங்க திடீருனு நடுல வந்துட்டு ஒன்னுமே புரியல ஏதோ போகுதுன்னுவாங்க எனக்கு கோவம் வந்துருச்சு அதுக்கப்பறம் இருந்து அந்த படத்தயே நான் TV ல போடறேன் உங்களுக்கா பாக்கனும்னு தோணுச்சுனா பாருங்க அப்டினு விட்டுட்டேன். அந்த படத்த பத்தி நானும் ஆயிரம் தரவ அப்டி இருக்கு, இப்டி இருக்குன்னு கதலாம் சொல்றேன். கேக்கவே மாட்டிக்கிறாங்க. நான் எதோ overrating குடுக்குறமாதிரி பன்றாங்க.

ஆஹ் அதெல்லாம் பாதாங்களே எங்க அப்பாக்கு fight உ mass சான scene அதெல்லாம் பிடிக்கும். எங்க அப்பா கமல் fan வேற அப்டியே பாப்பாங்க. உங்க வீடு theater லையா ஏ நான் family ஓட theater ரே போனது இல்ல தெரியுமா ? இப்பவரைக்கும் நான் பொறந்ததுல இருந்து ஒரு தரவக்கூடா குடுப்பதோட போய் படத்த theater ல பாத்ததே இல்ல.

அந்தமாதிரி போவாாங். Cousins கூட சொல்லுவேன் அவங்க எல்லாம் பெரியவங்களா இருப்பாங்க. எங்க அப்பாவவிட கொஞ்சம் வயசு தான் கம்மியா இருக்குமா அவங்களுக்கு அவங்க, அவங்க family ஓட வருவாங்க அவங்க பசங்க, பிள்ளைங்க அவங்ககூட சேந்து போவோம். அதுக்கப்பறம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க மாமா கூட்டிப்போவாங்க அம்மாவோட அண்ணா. அந்தமாதிரி தான் போவோம். நாங்க நாலு பெரு சேந்து போனதே கிடையாது . அந்த ஒரு நாள் எப்ப வரும் இருபத்தி மூன்று வருடமாக காத்துக்கொண்டு இருக்கிறேன் ஆஹ் பொறுமையா இருக்கலாம் நாப்பது வயசுல போகலாம். சரி சொல்லு, சொல்லு. என்னது? ஆஹ் சரி சொல்லு.

உம் இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா?

ரொம்ப நல்லா வருவ. அது நல்லாத்தான் இருந்துச்சு. உம் அது அப்டித்தான் ஒருசில movie அப்டியே starting ல இருந்து end வரைக்கும் பாத்தா தான் புரியிறமாதிரி இருக்கும் ஒரு scene மிஸ் பண்ணாலும் connection ணே இருக்காதமாதிரி இருக்கும். நானா? நல்லாத்தான் இருந்துச்சு.

எனக்கு அப்டி எல்லாம் இல்ல. அதான் சொன்னேன்ல. எனக்கு வந்து அந்த ஒரு படம் பாத்தேன்னா starting ல இருந்து ending வரைக்கும் எல்லா dialogue கையும் கேக்கனும் தெளிவா கேக்கணும், தெளிவா பாக்கணும். இல்லனா அதுல அவளோ பெருசா எனக்கு ஆர்வம்லா வராது.

உம் வேற இந்த வருஷம் தான இல்லையா? ஏய் RRR அதெல்லாமே வந்துட்டு ஒரே time தான இல்லையா முடியில. நான் அதெல்லாம் இந்த வருஷம் தான் பாத்தேன்.

அப்படியா. போன வருஷம் last ல வந்துருக்கும்னு நினைக்கிறன்.

உம் சரி வேற என்ன வந்துது? அத நறையா வந்தாலும் கொஞ்சம் தான் நியாபகம் இருக்கு என்ன. புரியல? உம் என்னது? don உம் ஆமா ஆமா அதூ ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு, first half மொக்க தான், second half அ வச்சு தான் படமே ஓடுச்சு. அந்த அப்பா sentiments யெல்லாம் ஒடச்சு.

ஆமா, அது family ஓட பாத்தா எல்லா family யும் கண் கலங்கி உக்காந்துருப்பாங்களே .

ஓ family ஓட போயிருக்கீங்க உம் அவளோ தான் இருந்துச்சா ஆளே இல்லாத theater? ஓ அது அப்ப யாரும் வரமாட்டாங்க பெருசா.

அது எப்படி தான் அவங்களுக்கு தூக்கம் வருது. அந்த sound ல.

ஏய் நல்ல படம் ஏய் நல் அவ் தூங்கிதானாலும், சிரிக்கிற அளவுக்காது இருந்துச்சு தான? சேரி விடு அப்ப தூக்கம் வர time ல படத்துக்கு கூட்டி போயிருக்க.

சரி, சேரி நீங்க பெரிய பொண்ணு இல்ல, அதுக்காண்டி சின்ன பொண்ணும் இல்லல. சரி, சரி நீ குழந்தைதான் ஒத்துகிறேன். சரி நானா சும்மா உக்காந்துருக்கேன் என்ன வேலை செய்றேன் கேக்குறியா? நான், இப்ப சும்மாதான் உக்காந்து இருக்கேன். அடுத்த வருஷம் நல்ல படம் வருதான்னு wait பண்ணி பாப்போம் . ஏய் என்னோட வாழ்கை வரலாற ஒரு படமா எடுத்தா நல்லா இருக்கும் நான் யாரு? அது சாதிச்சதுக்கு அப்பறம் சொல்றேன் இப்போ இல்ல அஹ் அஹ் பாப்போம் சரியா சரி bye bye சரி. entertainment ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலயும் entertainment வந்து ஒவ்வொரு அத்தியாவசியம் ஒரு அவசியமாவே இருக்கு ஹம் பொழுதுபோக்குங்கிறது என்னோட life ல வந்து பொழுதுபோக்குன்னு சொன்னோம்ன்னா TV கொஞ்ச நேரம் பாக்குறது books படிக்கிறது அப்புறம் சமையல் பார்க்கிறது பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நான் ரொம்ப tension ஆனா ஆஹ் என்ன பண்ணுவாங்க சில பேரு ரொம்ப கோவமா இருந்த சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க book படிப்பாங்க ஏன்னா கொஞ்சம் relax ஆ mind அ வச்சுக்கிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவாங்க சில பேர் வந்து TV யை பாக்குறதுல இருந்து அவங்களுடைய பொழுதுபோக்கு கழிப்பாங்க அதுவும் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரொம்ப கோவமா இருக்கிறவங்க சில பேர் பாருங்க அந்த கோவத்தை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க டக்குன்னு கிளம்பி வெளியில போயிடுவாங்க அந்த mind வந்து relaxation பண்றதுக்காண்டி அது மாதிரிதான் சா~ ஆஹ் என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் வந்து என்னுடைய entertainment ன்னா என்னவா இருக்கும்னா என்னுடைய பொழுதுபோக்கு என்னன்னா வந்து நான் போயிட்டு சமையல் பண்ணுவேன் different ஆ ஏதாச்சு பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சு செஞ்சு பார்ப்பேன் அது என்ன தையல் கொஞ்சம் தையல் தப்பேன் உள்ளே எல்லாம் இது மாதிரி என்னோட நேர்த்தங்களாம் spend பண்ணுவேன் இப்போ ஆஹ் எல்லாமே இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுமே அவங்கவங்க life க்குதான் life ல பொழுதுபோக்குன்னு சில சில விஷயங்களை வச்சிப்பாங்க காலையில jogging பண்ணுவாங்க காலையிலேயே morning jogging பண்ணுவாங்க பண்ணி நாலு பேர் friends ஐ பேசி அவங்களுடைய பொழுதுபோக்கு time அ spend பண்ணுவாங்க வயசானவங்க எல்லாம் பாருங்க சில வீட்டுல எல்லாம் வயசானவங்க~ ஒண்ணு இருக்கும் அதுல போய் வாசல்ல உட்கார்ந்துகிட்ட அவங்களுடைய பொழுதுபோக்கு time spend பண்ணி உட்கார்ந்துகிட்டு வந்து நிறைய friends அவங்களோட friends ஓட உட்கார்ந்து பேசிட்டிருப்பாங்க அது அவங்களுடைய பொழுதுபோக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுங்க பொழுதுபோக்குக்கு கூடி சேர்ந்து விளையாடுங்க கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்லே அது மாதிரி கூடி வந்து அவங்களுடைய பொழுது போக்கை கழிக்குங்க friends ஓட outing அஹ் ஊருக்கு போயிடுவாங்க அவங்களுடைய எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு சுத்தி பார்ப்பாங்க அது அவங்களுடைய பொழுதுபோக்கா இருக்கும்

சில பேர் இந்த மாதிரி நான் சொன்னேன் ஆரி works அந்த மாதிரி அவங்களோட தையல் வேலையில வந்து அவங்களுடைய வந்து time spend பண்ணுவாங்க சில பேர் சமையல் different different different ஆ சமைச்சு அவங்களுடைய பொழுதுபோக்கு பண்ணுவாங்க சில பேர் கோலம் போடுறதுல வந்து அவங்களுடைய பொழுது நேரத்தை வந்து கழிச்சு வந்து அவங்களுடைய பொழுதுபோக்கு அதை வந்து அதிகமான இது பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொண்ணும் விரு~ விருப்பமா இருக்கும் நம்மளுக்கு என்ன விருப்பமா இருந்தாலும் நம்ம வந்து entertainment ஆ பண்ணுவோம் அதே மாதிரிதான் சில பேர் பாருங்க அவங்க entertainment ஆ உட்கார்ந்து நல்ல நல்ல கவிதைகளான நூல்கள் எல்லாம் வந்து இது பண்ணாலேதான் நமக்கு அதிகமான நூல்கள் எல்லாம் நம்மளால நல்ல புத்தகங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சுச்சு இதே நம்மளுக்கு புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் எல்லாம் கிடைக்காது பாரதியார் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி வாழ்ந்தால் பாப்பாண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் பாருங்களேன் ஓடு போயி~ விளையாடுங்க கூட்டமா சேர்ந்து நொண்டி விளையாடுங்க பல்லாங்குழி விளையாடுவாங்க ஹம் தாயக்கட்டை விளையாடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஹம் கிட்டிப்புல்லு இது மாதிரி ஆம்பளைங்க boys எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க cricket விளையாடி அதிகமான time spend பண்ணுவாங்க காலையிலே போறவங்க சில பேரு ஒரு நாள் time போறதே தெரியாம போயிட்டு அவங்க வந்து விளையாடிக்கிட்டு வருவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இன்னும் சில பேர் இசையில பாட்டு பாடுறதில வந்து அவங்களுடைய entertainment நல்ல பாட்டெல்லாம் பாடி அவங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் வீட்டை தூய்மைப்படுத்தி அவங்களுடைய பொழுதுபோக்கு ஆஹ் கழிப்பாங்க சில பேரு செடி வ~ செடி வளர்~ செடி நல்ல நல்ல செடி பூ தோட்டங்கள் வளர்த்து அதுல வந்து அவங்களோட time அ spend பண்ணுவாங்க சில பேரு எப்படி நம்மள வந்து அழகா வச்சுக்கலாம் தன்னைத்தானே நம்ம எப்படி அழகா வச்சுக்கலாம்ன்னு சில பேர் அந்த அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களும் இருக்காங்க entertainment ங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு different different ஆ இருக்கும் அஞ்சு விரலும் ஒரே மாதிரியா இருக்காது அதே மாதிரிதான் life ல வந்து எல்லாருடையும் entertainment னு பார்த்தோம்ன்னா different சில பேர் வந்து book படிப்பாங்க சில பேர் TV பார்ப்பாங்க news பாப்பாங்க news கேட்பாங்க

சில பேர் பாருங்களேன் என்ன பண்ணுவாங்க ஹம் அந்த அஞ்சல் துறையில அந்த இது இருக்குல்ல ஸ்டாம்ப் அதை collect பண்ணுவாங்க collect பண்ணி collect பண்ணி collect பண்ணி சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாரி உள்ளவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க இந்த உலகத்துல அழகான கோலங்கள் போட்டு entertainment பண்ணுவாங்க different different ஆ எப்படி நம்ம கோலங்கள் போடுறது இது அப்படின்னு நினைப்பாங்க எப்படி நம்ம வீட்டு தூய்மைப்படுத்திக்கிறது time spend பண்ணுவாங்க அப்புறம் அழகான துணிகள் தைக்கிறதுல வந்து தைச்சு தைக்கிறதுல வந்து entertainment பண்~ அது மாதிரி இருக்காங்க சில பேர் சேவை செய்வாங்க பார்த்திருக்கீங்களா அவங்களுடைய entertainment என்ன அடுத்தவங்களுக்கு போய் உதவி பண்றதா இருக்கும்

தன்னைத்தானே அர்பணிச்சு சேவை செஞ்சு அவங்களுடைய ஆஹ் எல்லாமே அவங்களுடைய இதே entertainment என்ன பொழுது இது மக்களுக்காண்டி சேவை செய்யறதுதான் அவங்களுடைய இது சந்தோஷமே அதே மாதிரிதான் நம்மளுடைய சந்தோஷம் வந்து எப்படி இருக்கணும்ன்னா~ நம்மளயும் சந்தோஷமா வச்சுக்கணும் மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி இருக்கும் யார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி ஒரு இது இருக்கக் கூடாது இப்போ விளையாடுறது கூட ஒரு சந்தோஷம்தான் பாருங்க சந்தோஷமா வந்து கூடயே எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறதுல ஒரு சந்தோஷம் ஒரு friends களோட சேர்ந்து outing door போயிட்டு வர்றதும் கூட ஒரு சந்தோஷம் தான் book எழுதி அது book எழுதி அவங்க மட்டுமா வச்சுக்க படிக்கிறாங்க அதை நல்ல நல்ல கவிதைகள் எல்லாம் வெளியிடுறாங்க நூல்களை வெளியிடுறாங்க அதை நம்ம படிச்சுட்டு நம்ம நல்ல விஷயங்களை நிறைய கத்துக்கிறோம் மா அது மாதிரிதான் சமையல் பண்றவங்க சமையலை வந்து அப்படியே வச்சுக்கிறாங்க ஆஹ் நல்ல நல்ல குறிப்புகள்லாம் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க அது மூலியமா நாலு பேர்கள் பயனடையணும்ன்னு நினைக்கிறாங்க பாருங்க அது ஒரு இதுதான் எல்லாமே வந்து மக்களோட life ல different different ஆ தான் இருக்குது இப்போ ஆரி work கத்துக்கறாங்கள அதுல கூட பாருங்க தையல் தொழில் செய்யறாங்க இந்த ஆரி work பண்றாங்கன்னு அதுல பாருங்க different different ஆ இன்னைக்கு எப்படி தைப்போம் இதை எப்படி செய்வோம் அதை எப்படி செய்வோம் அப்படித்தான் அவங்களோட mind seting full ஆ போயிட்டே இருக்கும்

இது kitchen எப்படி வச்~ அஹ் room அ எப்படி சுத்தமா வச்சுக்கணும் வெளில எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சுத்தம் பண்ணுவாங்க அப்புறம் தன்னைத்தானே தூய்மை தன்னைத்தானே வந்து அழகு படுத்துறவங்களும் ஒரு சில பேருக்கு happy அஹ் entertainment ஆ இருக்கும் தன்னைத்தானே எப்படி அழகுபடுத்துறது அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படி தன்னை எப்படி அழகா வச்சுக்கிறது மத்தவங்ககிட்ட எப்படி அழகா பேசுறது எப்படி வந்து இது பண்ணணும் எப்படி நம்ம அழகா நம்மள நாமளே வச்சுக்கணும் அப்படிலாம் சில பேரு இருந்தது ஆர்வத்தை காட்டுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தோம்ன்னா எல்லாமே ஒரு இதுதான் ஏன் இது கிராமங்கள் side லாம் போய் பார்த்தோம்ன்னா கா~ காலைலயும் போயிட்டு evening காலையில போய் பாருங்க சாயந்திரத்திலயும் பாருங்க வயசானவங்க நடுவயசுகறவங்க எல்லாமே போயிட்டு போயிட்டு வ~ திண்ணையில போயிட்டு வெளியில வராண்டால போயிட்டு உக்கந்துப்பாங்க உக்காந்துகிட்டு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் பத்து பேர் உட்கார்ந்து கூட்டமா உட்கார்ந்து அவங்க வந்து இன்னைக்கு பின்னாடி அதை அப்படி டி இப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க சில ஊர்கள்ல அத ஆஹ் தண்ணி குழாய்ல கூட உட்கார்ந்து பேசி கதையடிக்கிறவங்களா இருக்கோம் ஆலமரத்துல போய் உட்கார்ந்து காதடிப்பாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துகிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு jolly ஆ வந்து அவங்களுடைய life அ வந்து வ~ இது பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வந்து jolly ஆ பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஆஹ் ஒவ்வொருத்தவங்க விஷயங்களை share பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தங்களோட நல்ல விஷயங்களை share பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தவங்களுடைய life அ share பண்ணுவாங்க ஆஹ் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல இப்ப இசையெல்லாம் வந்து ஒருத்தவங்க வாசிக்கிறாங்கன்னா அவங்களோட entertainment என்ன வாசிக்கிறதா இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் புதுப்புது அ வெளியில கொண்டுட்டு வருவாங்க A R ரஹ்மான் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் ஜீவா அவங்கெல்லாம் பாருங்க இளையராஜால ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுடைய இசையை வெளியீட்டு நாள்ல

பாபா தீப் சிங்ஜி எப்போது பிறந்தார் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டு பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஏழு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி அறுநூத்தி அன்று தாரன் மாவட்டத்தில் உள்ள பகுவின் கிராமத்தில் பிறந்தார்.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 குடும்பத்தில் மாதா ஜியோனிஜியின் வயிற்றிலிருந்து தந்தை பக்தாஜி மற்றும் மாதா ஜியோனிஜிக்கு பிறந்தார் பாபா தீப் சிங் ஜியின் முதல் பெயரை சொல்லுங்கள். தீபா என்று தந்தை பெயரிட்டார் சிறிது காலம் குணமடைந்த பிறகு சத்ருக்களின் புனித ஸ்தலமான ஸ்ரீ அனந்த்பூர் சாஹிப்பில் பத்தாவது பாட்ஷா ஸ்ரீ குரு கோபிந்த் சிங்ஜியின் புனித பாதங்களில் இந்த இளம் குழந்தை தீபா அடக்கம் செய்யப்பட்டது. கலந்து கொண்டனர். பாபா தீப் சிங்ஜி எப்போது அமிர்தத்தை குடித்தார் அனந்த்பூர் சாஹிப்பில் குரு கோபிந்த் சிங் ஜியின் புனித பாதங்களில் கலந்து கொண்டார். இங்குதான் இளம் தீபா புனித தாமரைகள் மூலம் அமிர்த பரிசை பெற்றார் அமிர்தம் பரிசு பெற்ற என்ற பெயர் சூட்டப்பட்டது ஸ்ரீ அனந்த்பூர் சாஹிப்பில் தங்கி இருந்த போது புனித நூல்களையும் புர்பாலியையும் அழகாக படித்தார் நீங்கள் எப்பொழுதும் புனித வசனங்கள் போதிக்க கொண்டிருக்கிறீர்கள் அவர் நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும் வலுவா~ வலுவான விருப்பமுள்ள மற்றும் மதவாதி அறிஞர் மற்றும் போர்வீரர் இருபது இருபத்தி இரண்டு வயதில் பாபா தீப் சிங் ஒரு புத்திசாலித்தனமான அறிஞராகவும் துணிச்சலான சிப்பாயாகவும் ஆனார் ஒருபுறம் அவர்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 குருஜியின் கட்டளைப்படி கன்னிப்பேட்டியின் அமிர்தத்தை ஊற்றினார். சீக்கியர்களை ஒரு புதிய மத உணர்வு நிகழ்த்தியது மறுபுறம் சிந்தார்கள் போர் வீரர்களின் குழுக்களை தயார் செய்து தேவைப்படும் நேரங்களில் மைத்தான் இ ஜாங்கிரிக்கு சென்று ஆரவாரம் செய்தனர் பத்தாவது பாட்சா ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் ஜி அனந்த்பூர் சாஹிப்பை விட்டு பிரிந்தார் வழிபாட்டுத்தலங்கள் வழியாக மாவட்டம் என்ற புனித ஆலயத்தை அடைந்தது. பாபா தீப் சிங்ஜி இந்த புனித ஸ்தலத்தில் குரு பாட்ஷாஜியின் பாதங்களில் கலந்து கொண்டார் அவர் ஒரு சிறந்த மற்றும் ஒரு நல்ல எழுத்தாளர்.

ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் அவர்கள் ஆதி தயாரிப்பை மீண்டும் தொடங்கிய போது அந்த நேரத்தில் பாபா தீப் சிங் பாட்ஷா ஜீயின் உத்தரவுப்படி எழுத்தாளராக பணியாற்றினார். குரு பாட்ஷாஜி சென்ற போது பாபா தீப் சிங் ஜி குரு என்று அழைக்கப்பட்டார் தம்தாமா சாஹிப்பின் ஆலயத்தின் தேவைக்காக குர்பானி வாசிக்கும் மற்றும் எழுதும் சேவைக்காக கன்ஷி நியமிக்கப்பட்டாரா பாபா தீப் சிங் ஜி இந்த சேவையை மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் செய்தார் பாபாஜியே குர்பானியின் ஆர்வாளர் மற்றும் master இதன் காரணமாக அவர்கள் இந்த வேலையை சிறப்பு ஆர்வத்துடன் செய்து உள்ளூர் தங்கத்திற்கு பற்றி அறியச் செய்தனர். இந்த சமயத்தில் தான் ஸ்ரீ குரு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 பாபாஜி தனது கைகளால் கீழே இறக்கினார் பாய் பணி சிங் என்று கூறப்படுகிறது அவரது தியாகத்திற்கு பிறகு பாபா தீப் சிங் ஜி மட்டுமே சிறந்த சீக்கிய அறிஞர் பன்னிரண்டு உதாரணங்கள்.

ஒரு ஒழுக்கம் வைக்கப்பட்ட வடிவத்தில் கூடினர் கல்சா அனைத்து அமைப்புகளும் சேகரிக்கப்பட்ட பன்னிரண்டு பிரிக்கப்பட்டன. அதில் பன்னிரண்டு கிழமை நியமிக்கப்பட்டனர். இந்த தவறுகளில் ஒன்று சாஹிப் என்று பெயரிடப்பட்டது. பாபா தீப் சிங்ஜி இந்த சாஹிப் தலைமை இருந்தார். இந்த நூற்றாண்டில் அன்னிய படையெடுப்பவர்களால் இந்திய சூரையாடப்பட்டு இங்குள்ள மருமகள்களின் மானம் மண்ணில் சுருட்டப்பட்டது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 ஒடுக்கப்பட்டவர்களையும் ஏழைகளையும் பாதுகாத்த அநீ~ அநீதிக்கு எதிராக காத்து நிற்பவர் அந்த நேரத்தில் வந்த இந்த பெரிய சீக்கிய பாரம்பரியத்தை பாதுகாத்து முகலாயர் மற்றும் ஆப்கானிய படையெடுப்பவர்களாக தோற்கடித்தார். கோடு வரைந்தது ஆஹமத் ஷா ராணி சீக்கியர்களுக்கு எதிராக கடுமையாக இருந்தவர் மற்றும் சீக்கியர்களை அழிப்பதில் முன்னவர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில், ஹிந்துஸ்தானின் மீதான படையெடுப்பின் போது டெல்லி செல்லும் லாகூரில் சிறிது காலம் தங்கினார் அவர் அமிர்தசரஸ் நகரத்தை கொள்ளையடித்தார். இடிக்கப்பட்ட நகரக் கட்டிடங்கள் இந்த தாக்குதலின்போது ஸ்ரீ தர்பார் சாகித்விவே அமிர்தசரஸ் நகர். பொறுப்பாளர்

ஜமால் கான் இழிவு படுத்திய செய்தி புனித ஏரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாபா தீப் சிங் ஜி போது தன் இடத்தை அடைந்ததும் நெஞ்சில் தாங்க முடியாத வலி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 இடங்களில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது வெவ்வேறு ஊர்களில் இருந்து பாபாஜியின் தலைமையில் புனித கோவிலை பாதுகாக்க எண்ணற்ற கலந்து கொண்டனர். இதனால் கல்சாவின் எண்ணிக்கை எண்ணிலடங்கானதும் பியாஸ் நதியை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 செய்தனர் இந்த நகரத்தை விட்டு வெளியே வந்த பாபா தீப் சிங்ஜி ஒரு கோடு வரைந்து தியாகத்திற்கு தயாராக இருப்பவர்கள் இந்த கோட்டை கடக்க வேண்டும். தியாகிகள் அல்லாதவர்கள் இந்த கோட்டை கடக்க வேண்டும் என்று கூறினார் அவர் திரும்பிச் செல்ல விரும்புகிறார் அனைத்து கோஷமிட்டபடி எல்லையைத் தாண்டி அமிர்தசரஸ் நோக்கி நகரத் தொடங்கினார். ஆப்கானிஸ்தான் மற்றும் மோதல் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்திற்கு சென்று பாபாஜி தனது இமயமலை மேற்கே வடமேற்குப் பகுதியில் இருந்து கிழக்கே வடகிழக்குப் பகுதி வரை ரெண்டாயிரத்தி நானூறு kilometer வட்ட வில்லாக அமைந்துள்ளது இதன் மேற்கில் உயர்ந்த சிகரம் சிந்து நதியின் வடக்கு வளைவில் அமைந்துள்ளது இதன் கிழக்கில் உயர்ந்த சிகரம் நான்சா பர்வா பெரிய வளைவில் மேற்கே அமைந்துள்ளது மலைத்தொடரின் அகலம் மேற்கில் நானூறு kilometer ரும் கிழக்கில் நூற்றி ஐம்பது kilometer ரும் ஆகும் சுற்றுப்புறம் இமயமலையின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை காலநிலை மலை மட்~ உயரம் மற்றும் மண் கொண்டு மாற்றப்படும் மாறுபடும் மலையடிவாரத்தில் வெப்பமண்டல காலநிலையும் மிக உயர்ந்த இடத்தில் பனிக்கட்டி மற்றும் உறைபனியாகவும் காணப்படுகிறது கடக ரேகையின் அருகே உள்ளதால் இதன் பனிவரை ஐயாயிரத்தி ஐநூறு meter ஆகும் இது உலகிலேயே உயர்ந்தபட்சத்தில் ஒன்று ஆண்டு மழை அளவு தெற்கு முகப்பில் மேற்கிலிருந்து கிழக்கு வரை அதிகரிக்கும் இத்தகைய உயர மா~ மாறுபாடு மழையளவு மண்ணின் நிலை மற்றும் மிக அதிக பனிவரி காரணமாக

இமயமலையின் தனித்துவமான தாவரம் மற்றும் விலங்கு செல்வம் காலநிலை மாற்றம் காரணமாக கட்டமைப்பு மற்றும் மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன வெப்பநிலை அதிகரிக்க காரணமாக பல இனங்கள் உயரமான இடங்களுக்கு சென்றே உயிர் வாழ்கின்றன கருவால் இனங்களின் குறைந்த காலத்திலேயே பூத்ததால் பழுத்தாலும் நிகழ்கின்றன குறிப்பாக

படிவு கலன்கள் மற்றும் உருமாறி பாறைகளை கொண்டுள்ளன நவீன கொள்கையின்படி இமயமலை, இந்திய ஆஸ்திரேலிய தட்டு மற்றும் யுரேனியின் கண்டங்களுக்கு இடையே நிகழ்ந்த மோதலால் உருவாகிறது இதுதான் மடிப்பு மலை என்று உணர்கிறோம் வடக்கு நோக்கி நகர்ந்து இந்தியா ஆஸ்திரேலியா தடுக்கும் யுரேனின் தடுக்~ தகடுக்கும் ஏழு கோடி ஆண்டுகள் முன்பு இந்த மோதல் தொடங்கியது ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வேகம் நகரும் இந்திய ஆஸ்திரேலிய தகடு முழுமையாக பெருங்கடலை மூடிவிட்டது இரும்பு இதன் இருப்பு அங்குள்ள படிவுப் பாறைகள் மற்றும் எரிமலைகள் மூலம் அறியப்படுகின்றது

மியான்மரில் உள்ள அரக்கான் யோவா உயர்நிலங்கள் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியில் உள்ள அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இந்த மோதலால் உருவாகியது இன்னும் இந்த ஆஸ்திரேலியா தட்டு ஒரு வருடத்திற்கு அறுபத்தி ஏழு millimeter நகர்ந்து வருகிறது மற்றும் அடுத்த பத்து மில்லியன் நாடுகளில் இது ஆ~ ஆசியாவில் ஆயிரத்து ஐநூறு kilometer நகரும் இந்திய ஆசிய குவிதல் ஆண்டிற்கு இருநூறு millimeter தெற்கே இமயமலை முகப்பின் அமைவதால் உறிஞ்சப்படுகிறது இதனால் இமயமலை, ஆண்டிற்கு ஐந்து millimeter உயர்கிறது இந்திய தகடு ஆசிய தகடுகள் நுழைவதால்